கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு முடிந்து ஜாக்சன் மௌண்டைனின் அவரது இடத்துல புதிய ஆசிரியர் என்பவர் நியமிக்கப்பட்டார் கட்டபொம்மன் நிதி உதவி தொகையை ஆயிருக்கு என்பதை இப்ப கூட ஆயிரத்தி பக்கோடா ஆயிரத்தி என்~ முப்பது பக்கோடா நீங்களாக திறமையை தொகையினை செலுத்தியிருந்தார் இதற்கிடையே திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் கோபால நாயகி திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆணையின் யாதூன் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தெ~ தென்னிந்திய கூட்டமைப்பு துவங்கி மருதுபாண்டியர் ஏற்படுத்தின பொழுது மருதுபாண்டியர் அதன் தலைவராக செயல்பட்டார் திருச்சிராப்பள்ளி அறிக்கை அஹ் தயாரிக்கப்பட்டது கூட்டமைப்பு கட்டபொம்மன் ஆதரவு ஆர்வத்தை தூண்டியது மது கட்டபொம்மன் சந்திப்பதை ஆட்சியாளர் ரூசிங்டன் தடுக்க முயன்றது ஆனால் மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தனர்கள் கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளைகர்த்தங்களோடு இணைக்க முயன்றார் அவர் அதற்கு மறுத்தார் அதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினாப்புல பாளையக்காரர்கள் கட்டபொம்மனின் கட்டபொம்மன் company க்கு கப்பம் கட்டி வந்தார் ஆனால் கட்டபொம்மன் சிவகிரி நோக்கிய படையின் நகர்வை தங்களுக்கு விடப்பட்ட என் company company தனது படைகளை திறந்து வைத்துச் செல்ல உத்தரவிட்டது மே ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மகராசிரியர் என்ற திருநெல்வேலி இயந்திரம் வெள்ள வெள்ள சி பிரபு அஹ் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதி திருச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை நோக்கி செல்ல உத்தரவிட்டார் படைகளில் major corner man தலைமையேற்று திருவாங்கூர் படைகளை பிரிட்டிஷ் பள்ளிகளோடு இணைத்தனர் கட்டபொம்மன் தன்னிடம் கூறிய ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஒண்ணு அன்று வழங்கப்பட்டது கட்டபொம்மனின் முடிவு விரிவில் தமிழ் major கோட்டையைத் தாக்கப்பட்~ தாக்கினர் செப்டம்பர் அஞ்சு அன்று முழு படைகளையும் பாஞ்சாலமூர்த்தி கொண்டு வந்து நிறுத்தினர் அவர்கள் கோட்டையின் அனைத்து தொடர்களையும் துண்டித்தனர்

தா~ தா~ தாக்குதல் யுக்திகளை வடிவமைத்தார் கலர் பட்டியலில் இட்டமோதல் யூசப் சிவசுப்ரமணி கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிசென்றார் பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதி என நினைத்தேன் எட்டையபுரம் மற்றும் அஹ் பு~ பு~ புதுக்கோட்டை அரசர்கள் துரோகம் இழைக்கப்பெற்றனர் இறுதியில் பிடிக்கப்பட்டார் செப்டம்பர் பதிமூன்று அன்று தூக்கிலிடப்பட்டது விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளைக்காரர்கள் முன்பாக அக்டோபர் பதினாறு அன்று அரங்கேற்றினார் விசாரணை என்பது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார் திருநெல்வேலி பூஜை அருகே கயத்தாறுக்கு தலையை கோட்டைக்குள் தங்கியிருந்த புளிய மரத்தின் தகப்பனை பாளையக்காரர்கள் காட்டும் தூக்கிலிலடப்பட்டார் இவ்வாறு கூறிய இந்த பல சான்றினை வெச்சு வாழ்க்கை முடிவுற்றது அவர் மீது நாட்டுப்புற பாடல்கள் போலவும் அவரது வாழ்~ நினைவிலும் மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்றது பெரிய மருது என்ற வெள்ளை மருது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தெட்டு எண்ணூத்தி ஒண்ண மற்றும் அவரது தம்பியான சின்ன மருது ஆகிய இருவரும் சிவகங்கை திறமையான படைத் தளபதி அவர் போரில் முத்து இறந்த பின் வேலு நாச்சியார் அரசுரிமையை மீட்டுக் கொடுத்த மருது சகோதரர்கள் அரும்பாடு பட்டனர் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் உம் பிரிட்டிஷாரை எதிர்த்து திட்டமிட்டனர் கட்டபொம்மன் இறப்பிற்குப் பின்னர் அவரது சகோதர ஊமகயோடு இணைந்து பணியாற்றினர் அவரது நவாப்க்கு சொந்தமான க~ க~ களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு company படைகளும் பெரும் அழிவை ஏற்படுத்தியது கட்டபொம்மன் கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அஹ் ஆயிரத்தி எண்ணூறு மீண்டும் கழகம் வெடிப்பு பிரிட்டிஷ் குறிப்புகளின் மீது இரண்டாவது பாளையக்காரர்கள் உம் போரானது திண்~ திண்டுக்கல் கோபால நாயக்கர் மலைபாதம் கேரளாவிற்கு மைசூர் ஆகியோர்கள் அடங்கிய கூட்டமைப்பு சந்தித்தவர்கள் company இதற்கு எதிராக கிழக்கு முடிவு எடுக்கணும் கோயம்புத்தூர் ஜூன் ஆயிரத்தி எண்ணூறுல ஏற்பட்ட bleaching அதிவேகமாக ராமாவரத்துக்கும் மதுரைக்கும் பரவி இருக்கு நிலைமையை புரிந்து கொண்ட தம்பி மைசூரில் கிருஷ்ணப்பா மீதும் வாழப்பாடி கேரளா மீதும் இன்ன பிறகு மீண்டும் போர் தொடுக்கப் போவதாக அறிவித்த கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் பாடல் கண்டுபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டோம் கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துரை அஹ் செல்வத்தை சவத்தையும் பெற்றோர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு பாளையக்காரர்கள் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து குமுறி பதுங்கி இருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்கள் தங்கள் கணவரிடம் நம் பிரிவை அழைத்து சென்றார் மிக குறைந்த கலத்தில மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள்

அவர்கள் மறு~ மறு~ மறுத்து விட்டனர் அதையடுத்து தமிழ்நாட்டின் சிவகங்கையை நோக்கி சென்றது ஹரிஷாவார்த்தார்கள் ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு நாட்டின் விடுதியில் முன் நிறுத்தி ஒரு பெண்ணை தேடிவிட்டது இதுவே திருச்சிராப்பள்ளி ஒரு அறிக்கை என அழைக்கப்படுகிறது பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்~ மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளைக் கடந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டின் பேரறிக்கையாகும் பேரறிக்கை கோட்டை கோட்டை மின் சுவரில் ஸ்ரீரங்கம் ஒரு முட்டும் சுவரிலும் ஒட்டப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட முயன்ற தமிழக பாளையகார் பலரும் ஒன்று திரண்டு இருபதாயிரம் நாட்களில் ஆங்கிலத்திற்கு எதிராக ஆகிய இடங்களில் பெற்று இருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து சென்றன புதுக்கோட்டை எட்டையாபுரம் மற்றும் தஞ்சையின் அரசர்கள் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையர் கடற்படையின் பிரிவினையை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர்கள் மே ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு தஞ்சாவூர்ல திருச்சியில் இருந்து கலாகாரர் தாக்கியது தலக்கர்கள் பிரான்மணியில் அஹ் காளையர் கோயிலில் தஞ்சம் புகுந்தனர் அவர்கள் பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர் இறுதியாக வல்லுனர் ராணுவம் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய com~ company மிஞ்சி நின்றது கலகம் தோன்றதால் தோற்றதால் ஆயிரத்தி எண்ணூத்தி இணைக்கப்பட்டு அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி ஐநூறு அக்டோபர் இருவத்தி நாளன்று மதுரை circle துப்பிடப்பட்டன ஓமத்துரை செவத்தை பிடிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நவம்பர் அஹ் பதினாறுல பாஞ்சாலங்குறிச்சி தலை துண்டிக்கப்பட்டது உம் கடைக்காரர்கள் எழுபத்தி மூணு பேர் பிடிக்கப்பட்டு மலை பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டன பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்த பெரும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததியில் இருப்பதாக இருந்தது இதனால் மருது சகோதரர் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைப்பதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு கழகம் அடைக்க~ அடக்கப்பட்டதன் விளைவாக ராம் தமிழகத்திற்கு அனைத்து உள்ளூர் அஹ் தலைமை குடி தலைமையினரின் எண்ணங்களை நீர்த்து நீர்த்து போகச் செய்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு ஏற்பட்ட கனடா பிடித்தாரு நேரடியாக தமிழகத்தின் மீது அஹ் கட்டுப்பாட்டை தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர்கள் முறையும் குடியிருப்பு வந்தது அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு அவர்கள் படைகளும் மீட்கப்பட்டது degree என்று அழைக்கப்பட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் அவர் சிலம்பு வித்தைகளின் வேக்குதிரை ஏற்ற மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் கொபங்~ கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப் பிரச்சனைகளை தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு ஈடுபட்டது அப்பகுதி vice station தனி கட்டுப்பாட்டில் இருந்த திப்புவின் அலி முகமது அலி என்பவரை வரி வசூலிக்கப்பட்டது ஒருமுறை திரண்டு வசூலிக்கப்பட்டு வ~ வரிப்பணத்தோடு உம் மைசூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த அவரை வழிமறித்து வரிப்பணம் முழுவதிலும் பறித்துக் கொண்டார் முகமது பாய் அலியை சிவமலை சென்னிமலைக்கு இடையே இருந்த தீரன் சின்னமலை வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டது அதனால்தான் சுல்தான் பொய் சொல் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகு தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்பட்டதுடன் அதானா அவமதிப்பு உள்ளான தீர~ சின்னமலைக்கு தாக்க படை அனுப்பினர் இரு படகிலும் நெய்யில் ஆற்றங்கரை மோதிக்கொண்டு அதில் சின்னமலை வெற்றி பெற்றாப்ல

ஆக இறுதி அஹ் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறைகளை கையாண்டார் இறுதியாக அவரை அவருக்கு சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் இல்லை அவர்களை சங்ககிரி கோட்டை சிறை வைத்தனர் ஆங்கில ஆட்சியில் ஏற்றப்பட்ட வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணைந்தனர் ஆயிரத்தி எட்டு அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒண்ணு அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டார் தென் தமிழக அஹ் அனைவரையும் புது புது கிழக்கிந்திய company ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒப்~ ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய்

ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் மற்றவற்றை என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு நிபந்தனைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல ஏற்பட்ட நிர்பந்தது படி நவாப் வட இந்தியா வரவேற்பை அடுத்து திருச்சிராப்பள்ளி மற்றும் ஆகிய மாவட்டங்களில் அவற்றை நிர்வகிக்கும் ஆதரவு ஆதரவு அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் ஆனாலும் எதிர்ப்பு அடங்கப்படவில்லை வெளியேற்றப்பட்ட அஹ் முதல் அஹ் company அரசர் ஆயிரத்தி இதன் விளைவாக விதிக்கப்பட்டது ஆயிரத்தி நூத்தி ஆறாம் ஆண்டு வேலு புரட்சி புரட்சியின் இறுதி நிகழ்வு அன்னிய ஆட்சி தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது பிரிட்டிஷாரின் ராணுவத்தின் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமும் வழங்கப்பட்டது

மேலும் அவர்களின் கோபத்தை வெளிப்படுத்துவேன் விவசாய பெண்களின் குரல் கொண்ட அவர்களின் வீரர்களின் வேளாண்மையும் சிக்கலும் அவர்கள் மேலும் மேலும் சுத்தம் படுத்தியது சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த புத்தக முறையில ஒரு நிலையற்ற தன்மைக்கு காணப்படும் ஆயிரத்தில் பஞ்சம் ஏற்பட்டதாகும் பல சிப்பாயின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன பெற்றதின் மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் மேலும் கோட்டை இந்த மாதிரி தெரிவிக்கப்பட்டது கோட்டையின் தாக்குதல் புதிய ராணுவ மேல்முறை அமைந்தது புதிய புதிய விதிமுறைப்படி இந்திய வீரர்கள் சீரடி சென்று சாதித்து சாதனைகளை அணியக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டனர் அவர்கள் தான் ஆடையை முழுமையாக சவரம் செய்யும் இயற்றிய ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார் புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில எண்ணெய் சேர்ப்பது போல~ போலானது மிகவும் ஆட்சியினைப் ஆட்சி கண்ணுக்குத்தெரிய செயலாக கருதப்பட்டது தலைப்பாய் வைக்கப்படும் விலங்கு தோலினால் ஆன லட்சுமி ஆகும் புதிய தலைப்பாக அணிவதில் தங்களுக்கு உடன்படவில்லை என்று போதுமான எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் தம்பி நிர்வாகம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஜூலை பத்து அன்று காலையில் அதிகாலை முதல் இருவத்தி மூன்றாம் படைப்பிரிவு இந்திய சிந்தனை உம் உம் உலகத்தோடு புரட்சியின் இறக்கினர் கோட்டை சார்ந்த உயிர் பொறுப்பு வைத்த என்பவர்தான் முதல் பலியினர் அடுத்ததாக இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மீக் அரசு கொல்லப்பட்டார் கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த major ஆம்ஸ்ட்ரோங் துப்பாக்கி ஏரி முழக்கத்தை கேட்டார் சூழலை விசாரிப்பதற்கு விசாரித்து வரிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்கால் துளைக்கப்பட்டது ஏறத்தாழ பானை பனிரெண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்துக்குள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் லேமினேட் பிரிட்டிஷ் மேனரின் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்களானர் கோட்டைக்கு வெளியே இருந்த major ஆயிற்~ ஆற்காட்டில் குதிரைப் பபடைத் தளபதி இருந்த கர்னல் தகவல் கொடுத்தனர் தலைமையிலான குதிரைப்படை ஆமா காலை ஒன்பது மணியில் கெர்னலின் கோட்டையை வந்தடைந்தார் இந்தக்கலை புரட்சியாட்டுக்கு மூத்த மகனான மகனான புதிய மனிதராக பிரதானம் செய்து இயேசு சுல்தான் பு~ புலி புலிக்கொடி நீட்டனர் போர் விதிமுறை பொருட்களில் நேரில் சென்று வாக்குமூலம் படி கோட்டை மற்றும் எண்~ எண்ணூறு வீரர்கள் பிணமாக கிடந்தன பதிவு செய்யப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளியில் வேலூரிலும் அறுநூறு வீரர்கள் விசாரணை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர் நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நியமிக்கப்பட்ட ஆறு நபர்கள் பீரங்கி கட்டிய நிலையில் சுடப்பட்டு ஐந்து நபர்கள் தூக்கிடப்பட்டு துப்பாக்கி~ சுடப்பட்டு எட்டு நபர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர் திப்புவின் மகன்கள் அஹ் கல்சுத்த~ கல்கத்தாவுக்கு அனுப்பி கலவரத்திற்கு ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசுத் தொகை உதவியும் வழங்கப்பட்டது கர்னல் ஜிலேஸ்க்கு ஏழாயிரம் பக்கோடாக்கள் வெகுமதியால் அளிக்கப்பட்டது எனினும் தலைமை தளபதி ஜான் ரெடடாக்கு உதவித்தொகை அக்னி ஆளுநர் வில்லிங் பிரபு புரட்சி நடத்த காரணமா இருந்த என்று கருதப்பட்டு அவர்களது பணிக்கும் சேர்ந்து அவர்களது இலகிலாந்துக்கும் திருப்பி அளிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டது புதிய ராணுவம் விதிமுறை திரும்பப் பெறப்பட்டது இது வெளி~ வெளியிலிருந்த உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தாலும் வேலு புரட்சி தோல்வியுற்றது நாம் அறிந்து கொள்வது யாதெனின் புரட்சிக்கான ஏற்பாடுகள் இருபத்தி மூணாம் படைப்பிரிவு சேர்ந்த பெரிய பிரிவின் இரண்டாவது பாட்டநாட்டை சேர்ந்த ஷேக் ஷேக் அமிதும் ஜமைதாரரான ஷேக் அபிஷேக் ஒண்ணாம் படை பிரிவு ஒண்ணாம் பட்டாளத்தை சேர்ந்த இரு சப வேர்கள் சகோதரர்கள் ஷேக் அபிஷேக் சகோதரர் சிறப்பாக செய்~ செய்திருந்ததாக தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தளம் பெரும் தமிழகத்தில் பெரும் புரட்சிக்கு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு புரட்சியானது வேதி புரட்சிக்கு முடித்துவிட வேண்டும் பெல்லாரி வலஜப்பாத் ஹைதராபாத் பெங்களூர் நந்திதுர்கா சங்கரி துர்க்கம் இடங்கள்ல அது எதிரொலித்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் அஹ் இருபத்தி மூணாம் நடைபெற்ற மங்கானா மாகாண சிராஜ்தனா தோற்றுகிறது ஆங்கிலப் படையின் தலைமை தளபதியான ராபர்ட் வங்காளத்தின் நவாப் படைக்கும் தலைமைத் தொண்டர்கள் சித்தப்பாவுமான ரகசியமான ஆதரவைப் பெற்று பிளாஸ்டிக் பொருட்களுக்கு உத்தரவிட்டார் சிராஜ் அண்ணாவின் அடக்குமுறை வங்காளத்துக்காக புதிய நவபாக நியமிக்கப்பட்ட மிரு ஜாஃபரின் வங்காள பஜ்ஜி பணம் குடுப்பது வங்காளத்தின் இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாயை ஆயிரத்தி நூத்தி பத்து மற்றும் ஆயிரத்து காலகட்டத்தில் நடைபெற்ற இந்த தொகையின் பின்னர் ஆங்கிலத்தில் அதிவேகமாக இயந்திரமாக உதவியது அஹ் பிரிட்டனின் தொழிற் பயிற்சி அதே நேரத்துல அது இந்தியாவின் பி~ பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தை இந்தியாவின் உருவாக்கவும் வழிவகுத்ததாகும் இந்திய கொள்ளையடிக்கப்பட்டதாக மேலும் மேலும் ஆயி~ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு நீடித்தது இந்திய துணை கண்டத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியில் தொடர்ந்து இருவது நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கில ஆட்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் என்று கிளம்பியதாக இந்த பாடம் அமைந்தது பல்வேறு சமத்துவ சிறு சமயத்தில் இருந்த நம் இயக்கத்தில் அஹ் பாடுபட்டு மேற்கிந்திய நவீன பகுத்தறிவு குறித்து இந்திய உயர் குடிமக்கள் மக்களும் பாளையர்களின் ஊரகப் பகுதி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிகவும் வலுவூட்டும் போக்கு நிலை மீது பாரம்பரிய உயிர் பலி மக்களுக்கு விவசாயிகள் பழங்குடி மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர் இந்தியாவிலிருந்து ஆங்கிலத்தை வெளியேற்றுவதற்கு அவர்கள் கோராமல் காலனி ஆற்றுக்கு முன்பு இருந்த நிலை மீண்டும் நியமிக்கப்பட்டது உம் ஆங்கில ஆட்சியில் கிட்டத்தட்ட நூறு பனியாற்ற எண்ணிக்கை விவசாயிகளுக்கு கிளர்ச்சி நடந்தது கருத்து இணைப்புகளின் எந்த வகையான போராட்ட மற்றும் பழைய சமூக இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமைய தலைவர் சமய சிந்தனைகள் அடிப்படை சமூகத்திற்கு இணைந்ததன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடுங்கள் சமூகத்தின் இத்தகைய இயக்கங்கள் தலைவர்கள் ஆங்கிலேயர்களால் பாரம்பரிய வியப்புகள் குற்றவாளிகள் ஆனால் ஆங்கிலேயர்கள் சார்ந்த அச்சமுட்டுதாகி இருந்தது தங்களுடைய மேம்பட்டு நான் உழைத்த நாயகன் சாதனையாக கண்டனர் மேல் தலைவர்கள் இல்லாமல் தீரனை எடுத்த புரட்சி இயக்கம் எல்லாம் இந்தியா முழுவதும் செயல்பட்டு இருந்த அந்த இறந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய company மறுசீரமைப்போடு விவசாயிகளின் நிதி சுமைகள் பெரிதும் அதிகரித்தன ஆங்கில ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமையை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நிலத்தை குத்தகை விடுவது சிலர் பிடித்தமின்மைக்கு விவசாயிங்க உறவு தீபா அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா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

பிள்ளைங்களுக்கு எதிர்பாராம கீழே விழுந்தாலே இறந்தரதும் அப்படி full லுமே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

ஆமா அபிஷா எல்லாமே இப்ப மாறி போச்சு முன்னால எல்லாம் ஆஹ் செய்தித்தாள் படிச்சாலும் சரி TV ல ஒரு news படிச்சாலும் சரி ஏதாவது வந்து அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஆஹ் பிரயோஜனமா பயன்படும் வகையிலதான் எல்லாருமே பாத்தாங்க ஆனா இப்ப என்னன்னா ஹம் எல்லாருமே ஒரு வந்து ஆஹ் பயப்படுற level ல எல்லாம் ஒரு செய்தித்தாள் எடுத்தாலே அஹ் என்னென்ன செய்தி எல்லாம் பார்க்கிறோம் என்னென்ன இதெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்கிற மாதிரி தான் செய்தித்தாள்ல வருது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாகுறது suicide உ அந்த மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அதே மாதிரி எத்தனையோ சின்ன பசங்க வந்து bike ac~ bike accident ல இறக்கறாங்க அந்த news எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்குற news கூட நமக்கு இந்த செய்தித்தாள் மூலமா நமக்கு தெரியுது அதெல்லாம் ரொம்ப வந்து கொடூரமான விஷயம் ஆனா அது வந்து நமக்கு எதனால அவன் தெரியப்படுத்துறான்னா நம்மளும் அதுக்கு வந்து நம்ம வீட்டுல எல்லா வீட்டுலயும் குழந்தைங்களைதான் பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க young stage பசங்க வளருவாங்க எல்லாம் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் உள்ள எண்ணத்துக்காண்டிதான் அவன் கொடுக்கிறான் அதெல்லாம் ஆஹ் நம்ம newspaper எடுத்தாலே எங்க பார்த்தாலும் சந்தேகத்தினாலும் அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமயும் ஒரு பொறாமை குணத்தினாலும் ஆஹ் நகைக்கு ஆசைப்பட்டு அப்புறம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்குது அந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே எல்லா பிரச்சனையும் வருது ஆஹ் அந்த மாதிரி இல்லாம இப்போ எல்லா இடங்களிலும் நடக்குது ஒரு சொத்துக்கு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க ஆஹ் அவுங்க அவுங்க land உ பிரிக்க போற நேரத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும் அந்த மாதிரி வரதுனால எல்லாமே வந்து கடைசில இறப்புல தான் முடியுது அதெல்லாம் ஒரு தவறான கருத்து அது வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டும் அதே மாதிரி ஆஹ் படிக்கிற விஷயத்துலயும் சரி என்னென்ன அஹ் துறைகள் இருக்கு என்னென்ன துறைகளுக்கு படிச்சு என்னென்ன வேலைகளுக்கு போலாம் அதே மாதிரி உலக நிகழ்வுகள் என்னென்ன நடக்குது ஆஹ் உலகத்துல எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் சரி அதை எல்லாமே நமக்கு வந்து செய்தித்தாள்ல வந்துரும் சொல்லப் போனா அந்த வானிலை அறிக்கை அப்புறம் அரசாங்கத்தில வந்து daily வந்து அவங்க வந்து பல திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க அது எல்லாமே வந்து நமக்கு வந்து news மூலமா தான் தெரிய வருது அது இருக்கிறனாலதான் நமக்கும் வீட்டுல இருந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது ஏதாவது ஒரு முன்னால எல்லாம் அ பழைய காலத்துல எல்லாம் யாருமே newspaper வாங்க மாட்டாங்க சொல்லப் போனா எல்லாரும் வீ~ ஒரு வீட்டிலேயும் அந்த ஒரு பழக்கமே இருக்காது பெரிய பெரிய officer வீட்ல மட்டும்தான் newspapers ங்குள்ளது வாங்குவாங்க ஆஹ் அதனாலேயே ஊர்ல வந்து library ன்னு ஒதுக்கிருப்பாங்க. அங்கதான் போயி, அவங்க வந்து newspapers ஓ இல்லை book படிக்கறதா இருந்தாலும் சரி எதுனாலும் எந்த ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும்ன்னாலும் அந்த மாதிரிதான் போய் தெரிஞ்சுப்பாங்க ஆஹ் அதுவே வந்து இப்ப வந்து நான் நாகரிக காலத்துல வந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு

ஆமாக்கா இப்பவும் அப்படித்தான் இப்ப உள்ள காலத்துல வந்து செய்தித்தாள் இல்லாம எதுவுமே நம்ம சேதி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது full மே நமக்கு வந்து இந்த corona காலத்துல பார்த்தீங்களா corona காலத்துல கூட நமக்கு என்ன சாப்பிடணும் என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேரவே டாக்டரை இது பண்ண முடியாதனால நமக்கு வந்து வீட்டுலயே அதை வந்து வீட்டு~ வீட்டுல இருக்கையோ நம்ம TV லயே பார்த்து அப்படியே news ல தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல என்ன ச~ மாத்திரை சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த news லயே அப்படி சொல்லிட்டாங்க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 go~ gold medal அது வாங்கியது இது வாங்கியது எல்லாமே அந்த செய்தியில வந்து நமக்கு தெரிஞ்சிரும் அதே போல இன்னொன்னு என்னன்னா ச~ நம்ம வந்து அஹ் இந்த விவசாயத்தைப் பத்தியும் அப்படித்தான் விவசாயிகள் வந்து அஹ் இந்த எது எல்லாம் லாபம் கிடைக்~ கிடைக்குது எதெல்லாம் நஷ்டம் கிடைக்குது அஹ் கத்தரிக்காய் எண்ணெய் விலை தக்காளி எண்ணெய் விலை அப்படி ஒவ்வொரு விலையையும் வந்து அது வந்து ஹம் இந்த எவ்வளவுன்னு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

நிறைய add கொடுத்துருப்போம் வேலைக்கு நம்ம அதனால நம்ம வந்து newspaper இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய பேர் வந்து newspaper அ பார்த்துதான் நம்ம வேலைக்கே போறோம்

படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பிள்ளைங்களை நம்ம கவனமா பார்த்துக்கணும் பிள்ளைங்களும் இந்த இது அஹ் ஆள் கடத்தியவையை வந்து தூக்கிட்டு கடத்தி அவன வந்து தூக்கிட்டுபோயிரியனும் எப்~ எப்படியாவது தூக்கிட்டு~ அப்படியெல்லாம் சொல்லி அதை வந்து நம்ம அதுல அரியனாலதான் நம்ம வந்து நம்ம கவனமா பாக்குது பிள்ளைங்களை இது பண்ணி ரெடி அடிக்குது எல்லாமே அதுனால மட்டுமே தான் அதனால நம்ம இனியுள்ள காலத்துல எல்லாம் நம்ம வந்து newspaper னாலும் சரிதான் TV லனாலும் சரிதான் நம்ம cell ன்னாலும் நம்ம newspaper அ படி~ பார்த்து தெரிஞ்சு நம்ம அது போல இது பண்ணணும் பாத்தீங்களாக்கா ஆமா அபிஷா ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆழ்துளை கிணத்துல வந்து ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னு அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒன்றரை வயசோ something ஆகும் அதுகூட வந்து அவங்க பெற்றோர் வந்து கிணறுக்காக தொண்~ இந்த இதுக்காண்டி தோண்டியிருக்காங்க அந்த இது சின்ன ஒரு ஓட்டை போல தான் வரும் அது வந்து அவங்க என்ன நினைச்சுப்பாங்க பெற்றோர்கள் அவங்களால் யாருமே பெரியவங்க விழமாட்டாங்க அந்த ஒரு எண்ணத்துக்காண்டி அதை அவங்க அப்படியே சும்மா விட்டுட்டாங்க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 அந்த மாதிரி இல்லாம ஆஹ் நம்ம இப்ப எல்லாரும் இப்ப நம்ம area ல bore போட்டாங்கன்னா உடனே close பண்ணிடுவாங்க ஆனா வந்து இன்னும் பெரிய பெரிய சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஆஹ் கிராமங்கள்ல இந்த மாதிரிலாம் அப்படியே அந்த ஆஹ் hole ல வந்து close பண்ணாம வச்சிருக்கிறதுனால ஒரே காரணத்துனாலதான் அந்த மாதிரி தவறு எல்லாம் நடக்குது அந்த மாதிரி இல்லாம அதை வந்து ஒரு சின்ன இது வச்சு பாதுகாப்பா ஏதாவது close பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி இதுல வந்து ஆஹ் இது பண்ணி அஹ் கா~ பாதுகாக்க முடியும் அதனால நம்ம அதுக்கப்புறம் அந்த அஹ் இதெல்லாம் incident ல நடந்தப்ப எவ்ளோ பேரு government ஆ பல திட்டங்களை எந்த மாதிரி எடுக்கலாம் என்ன மாதிரி வெளியே கொண்டு வர முடியும்ன்னு பல இது முயற்சிகளையும் செஞ்சாங்க ஆனா last ல நமக்கு வந்து ஆஹ் அதை வந்து ஒரு ஆஹ் முன்னெச்சரிக்கை இல்லாததுனால எடுத்த உடனே எடுத்த உடனே ஒண்ணும் பண்ண முடியாதனால அந்த குழந்தைங்க உயிர் வந்து ஆஹ் சுவாசிக்க முடியாம இறந்து போச்சு இந்த மாதிரி எவ்ளோ விஷயங்கள் வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது ஆனா அந்த மாதிரி நடக்காம நம்ம அதற்கே முன்னெச்சரிக்கையா ஒரு விழிப்புணர்வா நடக்கணும் ஏன்னா அது வந்து

நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு செய்தித்தாள்ல பார்த்துதான் அஹ் வேலை எல்லாம் போயி interview attend பண்ணி அவங்க வேலையைப் பெற்றுக் கொள்றாங்க அது தெரிய correct ஆன point தான் என்னன்னா அஹ் எல்லாருமே வீட்டுலயே இருந்துகிட்டு இப்ப இருந்து எல்லா ஆஹ் பள்ளிக்கூடத்துக்கும் சரி எதாவது ஒரு துறைகள்ல ஆஹ் government ல contract job னாலும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி எல்லாமே வந்து paper ல வந்து விளம்பரம் குடுக்கறாங்க அதனால அதன் மூலமா வந்து அஹ் நம்ம வந்து அந்த விளம்பரத்தை பார்த்து தான் எல்லாருமே ஆஹ் வேலைக்கு ஆள்வாய்ப்பு job எடுத்து அவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க அது அது வந்து பெரிதும் பயன்படுது நம்மளோட newspaper ன்னுதான் சொல்லப்போலாம் சொல்லலாம் அதே மாதிரி விவசாயிகள் வந்து இந்த இந்த நெற்பயிரு தானிய வகைகள் மக்காச்சோளம் அதெல்லாம் பயிரிடுறாங்க அவங்களுக்கு வந்து ஹம் எந்த time ல இந்த மழை வரும் அந்த மாதிரி உள்ள நீர்ப்பாசனங்கள் திட்டத்தை எல்லாமே எல்லாமே ready பண்ணிட்டு இருப்பாங்க

ஆஹ் rate அ வந்து ஆஹ் radio லயும் சொல்றாங்க ஆஹ் வானொலி சொல்றது மட்டுமல்லாமல் செய்தித்தாள் newspaper அப்புறம் news லையும் சொல்றாங்க இந்தந்த விலைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த rate வந்து ஆஹ் வித்தியாசம் வரதுனால அது வந்து daily வந்து updation கொடுத்துட்டே இருக்காங்க அதுவே நமக்கு பெரிய level ல ஆஹ் useful ஆ இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து இப்ப நவீன காலத்துல எல்லாரும் வச்சிருக்கிறது வந்து ஆஹ் வண்டி வச்சிருக்காங்க எல்லாருமே car bike எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அன்றாட வாழ்க்கையில அதற்கு main ஆ பயன்படுது நம்ம petrol petrol வந்து விலை வந்து தங்கத்தை விட காட்டிலும் உயர்ந்துட்டே வந்துட்டிருக்கு அந்த விலையை கூட நமக்கு வந்து தெரிய வர்றது வந்து நம்மளோட paper மூலமா தான் ஏன்னா அவங்க வந்து வு~ அரசாங்கம் வந்து மத்திய அரசு எல்லாமே அவங்க கலந்து ஆலோசித்து அது எவ்வளவு ரொம்ப கூட்டணும் குறைக்கணும் உள்ளத அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுகூட நமக்கு வந்து இவ்~ இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் அஹ் petrol rate அதுகூட நமக்கு தெரிய வர்றது எல்லாமே ஆஹ் நம்மளோட அரசாங்கத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது அதே போல நீங்க சொன்ன மாதிரி தங்கத்தோட rate ஆமா ஏன்னா இப்போ உள்ள பிள்~ எல்லாருமே வந்து ஆஹ் சொத்து வாங்குறதுக்கு ஒரு நாட்டம் செலுத்துற மாதிரி தங்கத்தையும் வாங்குற அளவுக்கு எல்லாருமே வந்து ஏன்னா அதோட விலை மதிப்பு கூடுறதுனால எல்லாருமே அதோட ஆஹ் இதை புரிஞ்சுக்கிறாங்க அதனால வந்து எல்லாருமே இப்ப வந்து purchase mostly ஒரு savings போட்டா கூட தங்கத்துலயும் நல்ல savings நிறைய பேரு பண்றவங்க இருக்காங்க invest பண்றவங்க அதனால அதனோட rate ஆஹ் ஏன்னா நம்ம daily ஏதாவது ஒரு gold எடுக்கப்போறதுனாலும் சரி rate கம்மியா இருக்கா இல்லை கூடியிருக்கா உள்ளதா பார்க்கிறது முதற்கொண்டு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 அப்புறம் வந்து love அவங்களை love torture கொடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆஹ் illegal activities ல அவங்க எதுவுமே பண்ணாதனால அவங்க கோபத்தினால அவங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து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 எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது எல்லாருமே பாதுகாப்பா இருங்க எல்லாரும் ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்ன்னு உள்ள எண்ணத்துக்காண்டிதான் நமக்கு வந்து news எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாருமே இப்ப நமக்கு சன் TV news சொல்லப் போனா என்ன கொடுக்குறாங்க தலைப்புச் செய்திகள் கொடுக்குறாங்க oral ஆ எல்லா இடத்திலே உள்ள இங்கே இருந்து வெளிநாட்டு முதற்கொண்டு உள்ள எல்லா தலைப்புச் செய்திகளும் சொல்றாங்க அதுல உள்ள content யும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆஹ் ஒரு நகைச்சுவை comedy ஒரு விலங்குகள் பறவைகள் அதுல உள்ள நகைச்சுவை அதையும் கலந்து ஆலோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்சுவை செய்திகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆஹ் செய்தில வந்து எல்லாமே நம்ம சொல்லப்போனா நம்மளோட basic க்க எல்லா things யுமே நம்ம கொண்டு வர்றது வந்து செய்தில வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு news அதனால ஒரு பெரிய நமக்கு வந்து ஆஹ் நிறைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு பெருமளவுல வந்து news வந்து பயன்படும்னே சொல்லலாம்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 government கூட நிறைய சலுகைகள் பிள்ளைங்களுக்காக போடுறாங்க அதுகூட நமக்கு தெரியாமலே போயிடும் எந்தெந்த government எப்படி எந்~ எந்தெந்த ஆட்சி வந்து எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எந்தெந்த ஆட்சி இப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த government கூட போடறதுல வந்து நம்ம newspaper ல படிக்கிறதுனாலதான் இவங்க இந்த சலுகை செய்யறாங்க இந்த அரசு வந்து இந்த ச~ அப்படி நமக்கே தெரியுது

இந்த ஊர்ல, இப்படி பண்ற அப்படி எல்லாமே நமக்கு வந்து தெரியறது வந்து இந்த இதுலதான் ஆஹ் செய்தியிலதான் news லதான்னு சொல்லலாம் அதே போல இன்னொன்னு என்னன்னா இந்த இது இப்ப உள்ள அரசாங்கம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய சலுகை செய்யறாங்க இந்த இது chappal கொடுக்குறாங்க dress கொடுக்குறாங்க அஹ் note book எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ உள்ள அரசாங்கம் அதனாலே ஹம் நமக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்ச தெரியுறது வந்து newspaper ல அதனாலேயே நிறைய பேரு பிள்ளைங்கலாம் வந்து இந்து government school லதான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க government school ல படிக்க வச்சாதான் நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க முந்தி வந்து நமக்கு சாப்பாடு எல்லாம் government school ல எப்படி தருவாங்க ஒரு சாம்பார் வச்சு ஒரு முட்டையும் வச்சு சோறு தருவாங்க அப்படிதான் தருவாங்க இப்போ உள்ளவங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி வச்சு ஒவ்வொரு கூட்டு வச்சு ஒவ்வொரு கறி வச்சு ஆஹ் முட்டையும் கொடுத்து அப்படியே சாப்பாடு கொடுப்பாங்களாம் பாத்துடுங்க அப்படி எல்லாமே மாறி மாறிதான் வருது அது வந்து நமக்கு இந்த news சொல்லியதனாலதானே நமக்கே தெரியுது இல்லைன்னா நமக்கு school ல என்ன குடுக்குறாங்க நமக்கு அங்க தெரியும் அப்படி அதே போல இன்னொன்னு என்னென்ன அஹ் இந்த இது corona வுக்கு அப்புறம் வந்து களவு நிறைய ஆனதுல இருந்தே அஹ் எங்கேங்க என்ன களவு நடக்குது எப்படி எப்படி என்ன பண்றாங்க ஒவ்வொரு மனுஷனும் ஏன்னா இப்ப உள்ள டா~ இப்ப உள்ள காலத்துல வந்து இந்த corona வுக்கு பிறகு வந்து

அப்படி BE படிச்சவங்க அப்படி இருக்கவங்க கூட களவு தொழில்ல ஈடுபட்டு நமக்கு அதுல பைசா கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா நம்ம வந்து அதுல நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்த பண்ணியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே போயிடுது அணி~ அது அப்படி அதே போல இன்னொன்னு என்னன்னா இந்த இது இந்த அஹ் நிறைய பிள்ளைங்களை நரபலி கொடுக்குறாங்களாம் நரபலி கொடுக்கிறது என்னத்துக்குன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஆறு தொறந்தோம்ன்னா நரபலி கொடுப்பாங்க ஆடையோ மாடையோ அப்படி கொடுப்பாங்க அதே போல இன்னொன்னு என்னன்னா அஹ் இந்த இது school open பண்ணியது அப்படியெல்லாம் அப்ப நரபில் குடுத்தா அது வந்து ரொம்ப நல்லா develop ஆகும் அப்படின்னு மின்~ முன்னோர்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இது அது வந்து என்னைக்குமே அது சாத்தியம்ன்னு கிடையாது ஒண்ணு நரபலி குடுத்தோம்ன்னா அப்படி இது ஆகுமா அப்படின்னு ஒரு எனக்கெல்லாம் என் mind ல என் mind ல எல்லாம் அப்படிதான் அதே போல ஆஹ் சில இந்த ஒரு ஒரு school ல ஒரு பிள்ளையை ந~ நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா complaint கொடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா அது என்ன ஆச்சுன்னே தெரியலே அப்படி அங்க என்ன நடந்தது எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியல ஆனா இனி உலக காலத்துல வந்து நம்ம வந்து news ல தான் பாத்து நிறையவே தெரிஞ்சுகிட வேண்டியதே இருக்கு அப்படி தெரியனால நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்ம கவனமா பாத்துக்கணும் அப்படி நமக்கு எண்ணங்கள் நமக்கு தோணுது அதே போல ஆஹ் இப்ப வந்து இன்னைக்கு market ல வந்து மாம்பழம் ஆப்பிள் பழம்திராட்சைப்பழம் இதெல்லாம் இருக்கு இதுல எவ்வளவு rate என்ன rate அப்படின்னு சொல்லி சொல்லியதே அந்த news லதான் நமக்கு சொல்லித் தெரியும் இனி உலக காலத்துல வந்து எல்லா பழ வகைகளையுமே நம்ம வந்து ஆஹ் இந்த இது கடையிலிருந்து வாங்கியது போலதான் இருக்கும் முந்தி உள்ள காலத்துல எல்லாருமே maximum வீட்டுலதான் வைப்பாங்க இப்ப உள்ளது எல்லாமே நம்ம கடையில வாங்கினாலும் நமக்கு ஆஹ் அன்னநாடு உள்ள rate அ வந்து news ல படிச்சாதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு rate இன்னைக்கு இவ்வளவு rate பூ விலைனாலும் சரிதான்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

ஆமா அபிஷா நீங்க சொன்னது போலதான் எல்லாமே நடந்துட்டே இருக்கு அதே மாதிரி அஹ் நிறைய குழந்தைகளுக்கு சொன்னீங்க கடத்திட்டு போறாங்க நரபலி கொடுக்குறாங்க ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு விடுறது கூட ரொம்ப ஒரு பயந்த சூழல்லதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆஹ் school க்கு போன குழந்தைங்க சாயங்காலம் வர வரைக்கும் ஒரு நிம்மதி அடிச்ச வாழ்க்கை வேலைக்கு போற பிள்ளைங்களும் வீடு திரும்பி வாரதால ஒரு பயந்த சூழ்நிலையிலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஆஹ் அவங்க வந்து ஆஹ் அவங்களுக்கு ஒ~ பசங்களுக்கு பிடிச்சிருந்து பெண்கள் o~ okay பண்ணட்டாலும் அந்த கோவத்தினால அவங்க செய்யற செயல்கள் வந்து ஆஹ் வன்முறைலதான் முடியுது அது வந்து ஒரு தவறான பழக்கம் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த மாறி ஆஹ் பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு அது reflect ஆகும் அதே மாதிரி பாதுகாப்பா இருக்கணும் அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா முதல்ல வந்து பெற்றோர்கள்கிட்டயோ இல்ல அவங்க வந்து ஆஹ் அம்மா அப்பாட்ட சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அந்த மாதிரி சொல்றத நம்ம வளர்த்துக்கணும் அந்த மாதிரி சொல்றதுனாலதான் அவங்களுக்கு பின்னால வர்ற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஒரு friend ல நமக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு problem டக்குன்னு நம்ம friend கிட்ட share பண்ணுவோம் நம்ம அம்மா அப்பாக்களை ஒரு friend ஆ நம்ம அவங்கட்ட பழகும் போது குழந்தைங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்க நம்மள்ட்ட வந்து அந்த விஷயங்களை share பண்ணுவாங்க அதன் மூலம் நம்ம வந்து பல பிரச்சனையில இருந்து தடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆஹ் எத்தனையோ பேர் இப்ப சென்னையில கூட

ஒரு அஞ்சு நிமிஷம் கோவத்தினால என்னென்னமோ தவறுதல் நடக்குது அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு குழந்தைகிட்ட friendly யா பழகி அதுதான் தவறுன்னு உணர்த்தி தப்புல இருந்து நம்ம வெளிய கொண்டு வரணும் அதுதான் நம்ம news ல படிச்சாலே அவ்ளோ news collect இப்ப முன்னாடிலாம் செய்தித்தாள்ன்னு சொல்லப்போனா நன்மைகளை குடுக்குற வண்ணத்துல எல்லாமே இருந்துச்சு உலக நிகழ்வுகள் எல்லாமே சொல்லுவாங்க ஆனா ஹம் இந்த மாதிரி accident தப்பானதை இறக்குறது தற்கொலை முயற்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் ஆனா இப்ப பேப்பரை எடுத்து front page ல பார்த்தாலே அங்கே ஆஹ் accident ஆயிட்டு இங்கே விபத்து அங்கே தற்கொலை இங்கே கொலை முயற்சி அப்படித்தான் எல்லாம் அந்த அந்த newspaper content full ஆவே அதனாலநிரம்பியிருக்கு அந்த மாதிரி இல்லாம நம்ம சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து எந்த மாதிரி வளரணும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கும் தெரியும் okay இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நம்ம அதுக்கு தக்கன குழந்தைகளை கொஞ்சம் care பண்ணி நம்ம கொஞ்சம் drop பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும் போது குழந்தைக்கும் ஒரு நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் சந்தோஷமா இருக்கும் okay நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க போல அந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போது நம்மளோட பல பிரச்சனையில இருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் எல்லாரையும் சொல்லப் போனா அதே மாதிரி ஆஹ் ஆஹ் இங்க இருந்து foreign போறாங்க நம்ம foreign ல போய் எவ்வளவோ நம்ம வந்து ஆஹ் செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அங்க வந்து ஆஹ் அறுவடை செய்யுறது அந்த மாதிரி புதுப்புது ஆஹ் robotic அந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க எல்லாமே வந்து அவங்க வெளிநாட்டுல வந்து பல கண்டி~ கண்டுபிடிப்புகளை வந்து, செஞ்சிட்டே வராங்க நம்ம ஆனா அது வந்து எல்லாமே வந்து news ல இந்த மாதிரி காட்டும்போது தான் நமக்கும் தெரிய வருது okay இந்த மாதிரி எல்லாம் கண்டு பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம வந்து foreign வந்து கூடுதல் நேரம் ஆஹ் போயிருக்க மாட்டாங்க ஆனா அது வந்து foreign ல உள்ள place கண்டுபிடிக்கிறதுனாலதான் எல்லாமே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 வரலாற்று ஆசிரியர்கள் அவரை ஷாஹீத் ஆசான் என்று போற்றியுள்ளனர் பல நூற்றாண்டுகளாக தியாகத்தின் பாதையில் நம்மை வழி நடத்தும் ஓளி தூண் அவர்களின் வாழ்க்கை நாட்டின் சுதந்திரத்திற்காக வன்முறையை கையாள்வதற்கு அஞ்சாதவர் சுதந்திரம் அடைய போராட்டம் அவசியம் என்று அவர் உறுதியாக நம்பினார் பகத்சிங் எப்போது எங்கே பிறந்தார் சர்தார் பகத்சிங் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று பஞ்சாபில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் ஒரு புரட்சிகர குடும்பத்தில் பிறந்தார்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 அவர் பிறந்த நாளில் பகத் சிங்கின் மாமா அஜித் சிங் மண்டேலே சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் மற்றும் அவரது தந்தை நேபாளிலிருந்து வீடு திரும்பினார் பகத் சிங்கிற்கு பகத் சிங் என்ற பெயர் எப்படி வந்தது? அவர் பிறந்த நாளில் பகத் சிங்கின் மாமா அஜித் சிங் மண்டேலே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் மற்றும் அவரது தந்தை நேபாளிலிருந்து வீடு திரும்பினார் பாட்டி குழந்தையை அதிர்ஷ்டசாலி என்று அழைத்தார் இந்த வார்த்தைக்கு பிறகு அவர் பெயர் பகத் சிங் ஆனது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

மிக இளம் வயதிலேயே புரட்சி இயக்கத்தில் சேர்ந்தார் லாகூரில் உள்ள பள்ளியில் matriculation முடித்தபிறகு நீங்கள் கல்லூரி உள்ளே நுழைந்து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 அவரது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த பிணைப்புகளில் விட அவர் தயாராகவே இல்லை குடும்ப உறுப்பினர்களின் போது எதிர்ப்பை பொருட்படுத்தாத அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் கான்பூரில் கனேசங்கர் மாணவியுடன் தங்கி பிரதாபை editing செய்ய ஆரம்பித்தார்

பதுகேஷ்வர் அத்துடன் தொடர்பு கொண்டார் இந்தத் தொழில் சங்கம் அவர்கள் ஒரு புரட்சிகர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பெரும் உத்வேகமாக அமைந்தது